உம் மேரி மற்றும் கமலி எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம் மகேஷ் நீங்க எப்படி இருக்கீங்க? அஹ் இப்போ வந்துட்டு அஹ் கல்வி, கல்வியைப் பத்தி என்ன நினைக்கிறீங்க, கல்வி யாரால இவ்வளவு தூரம் மேம்பட்டு வந்துச்சு இப்போ கல்வியும் ஒரு வியாபாரமா மாறியிருக்குது

கூட கல்விக்காக செய்றாங்க. கல்வி அவசியம் எடுத்துக்கணும் கல்வி வந்து அதோட ஆர்வமும் அதிகமும் தூண்டினது வந்து காமராஜர், ஏன்னா அப்போல்லாம் கஷ்டப்படுறவங்க சாப்பிடக்கூட அஹ் கஷ்டப்பட்டு இருக்கும்போது காலை உணவு மதிய உணவு அந்த மாதிரி குடுத்தோம்னா வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுறதுக்காகவாவது கல்வி கற்க வருவாங்க அப்படியாவது கல்வியை வந்து மக்களுக்கு புகுத்தணும் அப்படின்னு நினைச்சவங்க வந்து காமராஜர் கல்வி வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் மக்கள் எல்லோருக்கும் அது போய் சேரணும்னு நினைச்சாங்க இப்பவும் எல்லாருக்குமே கல்வி கிடைக்கணும் சரி கமலி, இப்போ மேரி இப்போ கல்வி வந்துட்டு அந்த காலத்துல படிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டாங்க

உம் கண்டிப்பா மகேஷ் என்னோட கருத்தை நான் பகிர்ந்துக்குறேன் இப்போ கல்வியை பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னமாதிரி வியாபாரம் ஆயிடுச்சு ஒரு காலத்துல வந்து அடிப்படை அதாவது நல்ல விசயங்களும், கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பகுத்தறிவு அப்படிங்கிறது நமக்கு கல்வி மூலியமாதான் கிடைக்கும் எது நல்லது எதுகெட்டதுங்கிறதை நம்ம கல்வி மூலியமாதான் அறிஞ்சுக்க முடியும் அனுபவத்தால பாதி அறிஞ்குகிட்டாலும் எல்லாம் நம்ம கல்வி மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம் அதே நம்ம இப்போ என்னவாக்கிட்டோம்னா க அதாவது பிசினஸ் அதாவது வியாபாரமா மாத்திட்டோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மதான் மக்கள் நம் மக்களாகிய நம்ம தான் காரணம். கல்வியை கல்வியா பாக்காம வியாபாரத் வியாபாரமா பாக்குறோம் வியாபாரத்தை நம்பி ஏமாறுறோம் அஹ் ஸ்கூல் ad ஐ பாத்துட்டு தான் ஸ்கூல்ல போய் சேர்க்குறாங்களே ஒழிய அந்த ஸ்கூல்லைப் பத்தின அஹ் முழு விவரம் வந்து யாரும் தெரிஞ்சிக்கிறது கிடையாது இந்த ஸ்கூல்ல வந்து ஹம் வியாபாரமா நடக்குதா இல்ல வந்து ஒரு சமூகமா நடக்குதா அப்படிங்குறதை யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, இது இல்லாம இன்னைக்கு இணைய வழி மூலமா கல்வியும் கற்றுகிட்டு வர்றோம் இந்த இணையவழி மூலமா நிறைய நன்மைகளும் இருக்கு நிறைய தீமைகளும் இருக்கு அதை நம்ம பின் பாக்கலாம் என்ன தான் இணையவழி கல்வி வந்தாலும் ஒரு சிலருக்கு இது வந்து எட்டாத உயரத்துல தான் இருக்கு கண்டிப்பா அது வந்து எல்லாருமே ஏத்துக்க கூடிய விஷயம் மக்களாகிய நம்மளாலதான் ஒரு வியாபாரம் கல்வி வியாபாரமாச்சு அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க ஆனா அது தொழில்ரீதியா பாக்குறவங்கதான் கல்வி வியாபாரமா மாத்துனாங்க இந்நேரத்துல அது புரியுதுங்களா அதாவது நம்ம ஆரவத்தை எதுக்காக தூண்டுறாங்க நமக்குள்ளேயும் ஆங்கிலத்துல சரளமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தவங்க நினைக்கிறாங்க அது தப்பு கிடையாது கத்துக்கிறதுல

கண்டிப்பா பகிர்ந்துக்கிறேன் இது வந்து அரசாங்கம் சரியில்லையா இல்லை தனியார் சிறப்பா இருக்கா அப்படின்னு கேக்கும்போது கண்டிப்பா இதை வந்து அரசாங்கத்துல வேலை செய்யிற ஒரு சில எல்லாரையும் செய்ய முடியாது சிலபேர் ரொம்ப டெடிகேட்டட்- ஆவே ரொம்ப ஆர்வமாவும் குழந்தைகளை பார்த்து படிக்க வைக்கிறாங்க, சிலபேர் என்ன நம்ம வேலை செஞ்சாலும், செயயலேனாலும் நல்ல சம்பளம் கிடைக்கும் நம்ம ஏன் கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படி நினைக்காம

எவ்வளவு காசு குடுத்தாலும் இந்த கல்வியை வந்து குழந்தைகளுக்கு குடுக்கணும்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அதுனால நம்ம எவ்வளவு வேணும்னாலும் சொல்லுவோம் அந்த கல்வியை சிறப்பா குடுப்போம் சிறப்பா குடுத்தா நம்மகிட்டதான வருவாங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துல அவங்க குடுக்குறாங்க இவங்க அலட்சியத்துனால பண்றது இல்லை கண்டிப்பா கமலி இப்போ வந்துட்டு நீங்க சொல்ற கருத்துக்கே நான் வாரேன் இப்போ வந்துட்டு கல்வியை வியாபாரமாவே பாக்கக்கூடாது கல்விங்கிறது கல்வி அதை இப்போ வியாபாரமயமாக்கி

உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லித்தான எல்லோருமே நினைப்பாங்க சில குழந்தைகளுக்கு இந்த கல்வியே கிடைக்க மாட்டேங்குதே அதை எப்படி நம்ம எதிர்பாக்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு யாருக்குமே போய் சேரமாட்டேங்குது ஹலோ மேரி உங்களோட கருத்து என்னங்க அஹ் கண்டிப்பா இதை நான் பகிர்றேன் என்னன்னா சோ நம்ம தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிருக்குன்னா தனியார் பள்ளிகளிலும் இருபத்து ஐந்து சதவீதம் அஹ் இடஒதுக்கீடு அதாவது ஏழை மாணவர்களுக்கு இட ஒதுக்கீடு குடுத்துருக்காங்க அதும் எல். கே. ஜி, யு. கே. ஜி-ல இருந்து ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் இல்லை எய்த் ஸ்டாண்டர்ட் வரையும் அது எதோ அது எதை எதை அடிப்படையாகொண்டு அவங்க குடுக்குறாங்கன்னு தெரியல ஒரு சில மாணவர்களுக்கு எட்டாம் வகுப்பு வரையும் ஒரு சில மாணவர்களுக்கு பனிரெண்டாம் வகுப்பு வரையும் குடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு உண்மையா ஏழை மாணவர்களுக்கு போய் சேருது அப்படின்னு பாத்தா ரொம்ப கம்மிதான் அது வந்து கேள்விக்குரியாதான் இருக்கு எத்தன அடிப்படையில மாணவர்களை தேர்வு செய்யிறாங்க எதன் அடிப்படையில இந்த இலவச கல்வியை அவங்க குடுக்குறாங்க ஒரு பள்ளிக்கு எத்தனை மாணவர்களை இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற எந்த முழு விவரத்தையும் மக்கள் மத்தியில வெளிப்படையா சொல்றது கிடையாது மக்களும் அதை தெரிஞ்சுக்கிறது கிடையாது அப்போ வந்து நீங்க யார் மேல குற்றம் சாட்டுறீங்க நீங்க வந்து தனியார் மேலயா இல்லை அரசாங்கத்து மேலயா அப்படிங்கிறபட்சத்துல அரசாங்கம்தான் இந்த இடத்துல தப்ப பண்ணியிருக்கு கண்டிப்பா அரசாங்கம். அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா சட்டத்தை மட்டும்தான் உருவாக்குது சரி இது ஏழை மாணவர்களும் ஆங்கில வழில கல்வி கற்கனும்னு விரும்புறாங்க சரி நம்ம அதுக்கான ஒரு சட்டத்தை பிறப்பிப்போம் அப்படின்னு சொல்லி பிறப்பிச்சிர்றாங்க

ஏன் நமக்குதான் அரசாங்கத்துல தமிழ் ஆங்கில வழியிலேயும் கல்வி தர்றாங்க இப்ப எல்கேஜி, யுகேஜி அப்படிங்கிறதை பால்வாடி நிலைல இருந்தே கொண்டுட்டு வர்றாங்க அதை ஏன் ஆமை வேகத்துல அவங்க கொண்டுட்டு வர்றாங்க அதனால தான் பாதிப்பேர் வந்து தனியார் பள்ளியை நோக்கி போறாங்க இவங்க வந்து கொஞ்சம் முயல் வேகத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து தமிழ் அஹ் அதாவது தமிழ்வழிலயும் சரி ஆங்கிலவழிலயும் சரி எதுவா இருந்தாலும் நம்ம அரசாங்கத்தை சார்ந்தே இருப்போம் தனியாரை சார்ந்து போகமாட்டோம் எல்லாமே இப்ப வந்து தனியார் மயமாக்குது அவங்க போரவங்கலயும் அவங்க வந்து அரசாங்கம் வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் போடலை சரி நீங்க சேர்ந்துகிறீங்களா சேர்ந்துக்குங்க அப்படிங்கிறமாதிரி குடுத்துர்றாங்க ஏன் அவங்க இந்த இடஒதுக்கீடை குடுக்குறாங்க

நீதி அரசே எங்கேயுமே கிடைக்கிறதில்ல எப்படி பாத்தாலும் அது ஒரு இப்ப நீங்களே ஒரு மனு போடறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கான பலனா உங்களுக்கு ஒரு வருசமோ ரெண்டு வருசமோ அப்படித்தான் வந்து

அதனாலேயே உங்களுக்கு வந்துட்டு நம்ம தனியாரை தேடி போறோம் தனியார்ல போனா சீக்கிரமா நமக்கு கிடைக்கும் அப்படின்றா போல ஒரு எண்ணம் அதை அப்படி மாத்திருக்காங்க நம்ம அரசாங்கம் மட்டும் கொஞ்சம் ஒரு அஹ் எல்லாருக்கும் தேர்ந்தெடுக்க சரி செய்வோம் அப்படின்றாப்ல செய்தாங்கன்னா கண்டிப்பா யாருமே தனியாரை தேடி போகமாட்டாங்க அரசாங்கத்த தேடி போகமாட்டாங்க அஹ் மோனி நீங்க இதப்பத்தி என்ன நினைக்கிறீங்க அஹ் கண்டிப்பா அரசாங்கம் வந்து என்ன பண்ணனும்னா சட்டத்தை மீறி சொன்னமாதிரி சட்டத்தை இயக்குராங்களே ஒழிய அதை அவங்க என்ன பண்ணனும் அந்த சட்டத்தை குடுத்துட்டு அந்த இருபத்தைந்து சதவீதம் மா மாணவர்களோட details அவங்க யாரு எப்படிப்பட்டவங்க அதெல்லாம் அவங்க செக் பண்ணனும் செக் பண்ணுனா அவங்களுக்கு அது கண்டிப்பா அந்த தனியார்மய தனியார் பள்ளிகளிலும் ஏழை மாணவர்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பெனிபிட் கிடைக்கும் இன்னொன்னு கவர்மெண்ட்லயும் என்ன பண்ணனும்னா அந்த ஆசிரியர்கள்கிட்டேயும் மாதம் ஒரு முறை இல்லே ஒரு ஆறு மாதம் ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது சிறந்த கல்வி கிடைக்குதா சிறந்த ஆசிரியர்கள் வந்து சிறந்த முறையில பாடம் நடத்துறாங்களா அந்த மாதிரி ஒரு கவனிப்பு வந்து அரசாங்க பள்ளியின் மேல அரசா அர அரசாங்கம் வந்து கவனிச்சுட்டு இருக்கு ஒரு நல்லதா பாத்துக்கிறாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மனதில எப்போ வருதோ அந்த சமயத்தில வந்து யாரும் தனியாரை நோக்கி போகமாட்டாங்க கவர்மெண்ட்லயும் அரசாங்கத்துலயும் நல்ல கல்வி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சேர அப்போ நிறைய வாய்ப்பு இருக்கு சரி அப்போ வந்து இப்போ அரசாங்கம் நான் இப்போ தொன்னூறுகளில படிச்ச இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்னாடி நிறைய மாற்றம் இல்லாம ஒரு இது கொண்டுவந்தாங்க அஹ் சமச்சீர் கல்வின்னு இவர் கொண்டு வந்தார் கலைஞர் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சமச்சீர் கல்வின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க

பொதுத்தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ அந்த மாதிரி வரப்போ மேரி நீங்க அதைப்பத்தி என்ன நினைக்கிறீங்க

அவசர அவசரமா கொண்டுட்டு வந்தாங்க இது எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அஞ்சாவது படிக்கிற ஒரு பையன் ஒரு சிறுவன் அதாவது சின்னப்பிள்ளைங்க அதெல்லாம் மழலை மாறாதது சின்னக் குழந்தைங்க அதுங்களுக்கு என்ன தெரியும் எப்படி அதை கையாள்வாங்க எப்படி எதிர்கொள்வாங்க இப்பயே அப்பா டென்த், ட்வெல்த்துல வந்து உம் பொதுத்தேர்வு ஏழுதும்போதே அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அஹ் அதாவது சுமையை அவங்க மேல திணிக்கிறமாதிரி இருக்கு

அலுவலர்கள் எல்லாம் வந்து விசிட் பண்ணனும் அதாவது ஆய்வு பண்ணனும் ஒழுங்காதான் பாடம் எடுக்கிறாங்களா சரியான முறையில்தான் கல்வி தராங்களா கல்வி நடக்குதா அப்படிங்கிறது அஹ் உண்மைதான் இப்போ அரசாங்க பள்ளியில நான் கொஞ்ச நாள் வந்து வேலை பார்த்தேன் அதுல இருந்து நான் தெரிஞ்சுகிட்டது என்னன்னா இந்த அரசாங்க பள்ளியில அரசு அலுவலர்கள் அதாவது AEO எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க முதன்மை கல்வி அலுவலர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மாதாந்திர அஹ் ஆய்வு கண்டிப்பா நடத்துறாங்க எல்லா ஸ்கூலுக்குமே வராங்க வராம எல்லாம் இல்ல அது வந்து அவங்க ஒரு கடமை காலைல எழுந்திரிச்சி எப்படி நம்ம பல்லு விளக்குறோமோ அந்த மாதிரி அது ஒரு கடமை அவங்களுக்கு காலைல வந்தாங்களா இன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு கண்டிப்பா அவங்க ஆய்வுக்கு போயே ஆகணும்

சரி நீங்க சொல்றதுக்கே வரேன் அப்போ அவங்க ஆய்வு எல்லாம் நடந்து இந்த தப்பு நடக்குது இல்லையா அப்போ அரசாவது கண்காணிச்சிட்டு

அஅதைதான் நான் சொல்ல வரேன் இவங்க ஆய்வு நடத்துறாங்க சரி இந்த ஸ்கூல் பள்ளிகள்ல வந்து குழந்தைகள் நல்ல அதாவது என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் வந்து வாசிக்க தெரியுதா எழுத்த வந்து அடையாளம் காணத்தெரியுதா எழுத்துகள வந்து நல்லா உச்சரிக்கத் தெரியுதா பிழையில்லாம அப்படிங்கிறது ஆங்கிலத்தையும் தமிழையும் பாப்பாங்க அதை மாதிரி கணிதத்துல அடிப்படையானது என்ன கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இது எல்லாம் தரோவா தெரியுதா அப்படிங்கிறதை அவங்க டெஸ்ட் வைப்பாங்க ஒரு பேப்பர்ல டெஸ்ட் வச்சு அந்த பேப்பரை அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க அப்போ இந்த மாதிரி செய்யிறாங்க இல்லையா இதை வந்து அவங்க திரும்ப ரிசல்ட் குடுக்கணும் அங்கதான் தப்பு நடக்குது அவங்களுக்கு வந்து வரணும் நான் இந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கு ஆய்வுக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறதை மட்டும் அவங்க மென்சன் பண்ணிட்டு போயிர்றாங்க ஆதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களோட வளர்ச்சி எப்படி இருந்துதுங்கிறதை அவங்க பேப்பர் எடுத்துட்டு போறாங்க இல்லையா அதோட விவரம் வந்து திரும்ப வரப்போறது கிடையாது இதை மாதிரியான அலட்சியங்கள் இதை மாதிரியான பொறுமையின்மை அதுதான் எவ்வளவு எவ்வளவு நாள் அடுத்த விசிட் வரும்போது நான் அடுத்த தடவை சேர்த்து அனுப்புறேன் அடுத்ததடவை சேர்த்து தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரெண்டாவது தடவை ஒரு டெஸ்ட் வச்சு எடுத்துட்டு போயிடறாங்க தேர்வு வெச்சு

கண்டிப்பா மேரி அப்போ வந்துட்டு அரசாங்கத்தையும் குற்றம் சொல்ல முடியாது அப்படின்றார்போல உங்க கருத்து இருக்குது இதை நான் எப்படி எடுத்துக்கிரதுன்னு எனக்கு தெரியலை ஆனா வந்துட்டு எண்ணற்ற தலைவர்கள் வந்துட்டு கண்டிப்பா இலவசமா குடுக்குறோம் இலவசம் வாங்காம தலைவர் நடத்துறது நடக்காதுன்னு எனக்கு தெரியுது அவங்க என் மக்கள்தான் இன்னும் ஏமாந்துகிட்டு இருக்காங்க அதையே இன்னும் தட்டி கேக்கல கல்வி வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்றீங்க எல்லாருமே டாப் எல்லாருக்குமே சமம்தான் ஜாதி அடிப்படை பார்த்து பழகக்கூடாதுன்னு ஒரு த்தையே ஆரம்பிச்சாங்க எல்லாரும் ஜாதி பாத்து பிரிஞ்சிருக்கிறப்போ ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல மட்டும் ஒற்றுமையா இருந்தாங்க அதனாலதான் ஜாதி வேற்றுமைய யாரும் பாக்ககூடாது அப்படின்னு சொல்லித்தான் அந்த பள்ளிகூடத்தையே ஆரம்பிச்சாங்க பள்ளிகூடத்துலேயும் ஜாதி மதம் அதெல்லாம் இப்போ நடந்துச்சு அப்போ பாத்தீங்கன்னா அதுலேயும் நிறைய நிறைய சம்பவம் எல்லாம் நடந்து சில பள்ளிகள்ல வந்து சீலே வச்சுருக்காங்க அரசாங்கம் மூலமா இப்போ சமீபத்துல நடந்த

கமலி அந்த மேட்டர் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க கல்வில வந்து மாணவர்களுக்கிடையே இந்த ஜாதி பாக்கிறது அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு ஏன்னா அதுனாலதான் அந்த யூனிபார்ம் சீருடைங்கிறதே கொண்டுவர்றாங்க எல்லாரும் சமம்தான் ஏழையோ பணக்காரனோ அந்த ஜாதி இந்த ஜாதியோ எல்லாரும் ஒண்ணுங்கிறதுதான் பள்ளிக்கு கல்விக்குரிய ஒரு அடையாளமாவே சொல்லலாம் அந்த இடத்துல வந்து வேற்றுமைங்கிறது இருக்கவே கூடாது இதை வந்து நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படி வந்து பாக்குறாங்கன்னா அது மிக மிகப் பெரிய தவறா நான் கருதுறேன் கண்டிப்பா இல்லன்னு சொல்லல ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லிதான பள்ளியே உருவாக்கினது பள்ளிகூடத்துல எல்லாருமே சமமா பழகனும்னு ஆனா இந்த காலத்துல இப்போதைக்கு ஜாதின்றதே ஒன்னு இல்லாமலே போயிருச்சு

இல்ல நீங்க இல்ல என்ன என்னோட மன மனசுல எனக்காக எனக்கு தோணுற எண்ணம் என்னன்னா கல்வினா சொல்றாங்க பாக்கக்கூடாது என்னோட எதிர்ப்பு ஆனா ஒரு அஹ் நான் வந்து என்னோட கல்லூரிப்படிப்பு அஹ் திருநெல்வேலில என்னோட பள்ளிப்பருவம் கல்லூரி வந்து மயிலாடுதுறை அந்த மயிலாடுதுறை நான் என்னோட கல்வியை வந்து முதல் முதலாம் ஆண்டிலிருந்து இரண்டாம் ஆண்டு தொடர்வதற்கு என்னிடம் கண்டிப்பாக ஜாதி சான்றிதழ் இருந்தா மட்டும்தான் உங்களால தொடர முடியும் இல்லேனா தொடர முடியாதுன்னு சொன்னாங்க

என்கிட்ட அது இல்ல கல்லூரில எனக்கு கண்டிப்பா அது கேட்டாங்க அதுக்கப்புறம் நான் மெனக்கெட்டு அலைஞ்சு அதை நான் வாங்கி குடுத்தேன் அந்த கல்லூரில மறுபடியும் நான் அஞ்சு வருஷம் படிச்சு முடிச்சேன் இளங்கலை முதுகலையை புரியுது புரியுது அது எல்லார் கல்லூரியிலையும் நடக்கிறதுதான் ஆனா இப்போதைக்கு எந்த ஒரு இடத்துலையும் ஜாதின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமலேயே இருக்கு இரண்டாயிரத்து பதினாறிலிரிருந்து ஜாதின்னு ஒன்னு இல்லாமதான் இருக்குது எந்த கல்லூரிலயும் ஜாதி சான்றிதழ் அவசியம் இல்லைன்னுதான் சொல்றாங்க எந்த ஒரு பள்ளியிலயும் இல்லன்றாங்க இல்ல கவர்ன்மெண்ட் அதாவது அரசாங்க வேலைக்கு சேர்றதுக்கு மட்டும் ஜாதி அடிப்படையிலதான் இருக்குது இன்னமும் அதையும் ஒழிச்சுட்டா எல்லாருக்குமே எல்லாமே சமம் அப்படின்றாபோலதான் இந்த ஜாதி முன்னாடி எல்லாம் கல்வி அடிப்படையா கொண்டுவரது இதுலயும் அரசாங்கத்து மேல தப்பு சொல்லலாம் ஆனா இதப்பத்தி நம்ம தெளிவா பேச முடியாது இங்க ஒரு வார்த்தை தெளிவா பேசுனா அது வந்துட்டு வேற மாதிரி போகும் பற்றி நமக்கு தேவை ஜாதின்னு ஒன்னே தேவை இல்லை நமக்கு நம்ம நம்மளோட பேச்சுவார்த்தை என்னன்னா கல்வி மட்டும்தான் இப்போ கல்வியை பாத்துகிட்டீங்கன்னா அஹ் இப்போ எண்ணற்ற மாணவர்கள் ஒரு தனியார் பள்ளியில இருக்கிற மாணவர் வந்து மாநிலத்துல முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்க

அந்த அளவுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் அந்த அளவுக்கு போதிய வசதி இல்லையா இல்ல ஆசிரியருக்கு சரியான சம்பளம் இல்லையா

சம்பளம் இல்லாம எல்லாம் இல்லை ஆசிரியர்களுக்கு வந்து அரசாங்க வேலையிலேயே ஆசிரியர்களுக்கு மிகசிறந்த ஊதியம்தான் வழங்கப்படுது அவங்க அவங்களோட பொறுப்பையும் சேவையும் சரியான சரியாக செய்யல இப்போ மேரி கடந்த பதிவுல பகிர்ந்துகிட்டாங்க வந்து என்னோட அலுவலர்கள் வந்து வந்து AEO வை வந்து பாப்பாங்க பாத்துட்டு டெஸ்ட்கூட வைப்பாங்க செக் பண்ணிட்டு போயிட்டு அதோட ரிசல்ட்டை வந்து மாணவர்களுக்கு பகிர மாட்டாங்க ஆனா மாணவர்களோட ஆர்வம் வந்து அதிகமாகத்தான் இருக்கு அப்போ மாணவர்கள் மேல தப்பு கிடையாது ஆசிரியர்கள்தான் அவங்களோட பொறுப்பை இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து தன் குழந்தைக்கு எப்படி ஒரு கல்வியை தன்னுடைய ஒரு குழந்தை வந்து இருந்து அந்த குழந்தைக்கும் கல்வியை எப்படி குடுத்தா அவ சிறப்பா வருவான்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் அவங்க உயர்த்துனாங்கன்னா கண்டிப்பா அரசாங்கத்துலேயும் நல்ல அரசு பள்ளிகளிலும் நல்ல கல்வி கிடைக்கும்னு நான் நம்புறேன் மேரி நீங்க உங்களோட கருத்து

மேரி இப்போ அவங்க கமலி சொன்னாங்க அஹ் ஆசிரியர்களுக்கு போதுமான சம்பளம் கிடைக்குது ஆனா அவங்க வேலைய அவங்க சரியா பாக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றப்போ ஏய் அது உங்களோட தப்பு அப்படிம்பாங்க ஹம் கண்டிப்பா கமலி சொன்னமாதிரி அது ஒரு சில இடங்கள்ல நடக்குதுதான் அதை நான் ஒத்துக்கிறேன் அஹ் அதாவது அரசாங்கத்துல வந்து அவங்களை கேக்க ஆள் இல்லை

வர்றீங்களா attendance ஐ போடறீங்களா நீங்க இருந்தாலும் சரி இல்லேனாலும் சரி PTA staff இருக்காங்களா கொஞ்சம் பாத்துகோங்க நான் இந்த மாதிரி வெளில போயிட்டு போறேன் முடிஞ்சுது ஆனா இப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்காகத்தான் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா அஹ் எல்லாம் அட்டனென்ஸ்-ஆ, இருக்கட்டும் எல்லாமே ஸ்டூடன்ஸ் அட்டனென்ஸ் டீச்சர்ஸ் அட்டனென்ஸ் எல்லாமே வந்து மொபைல் மூலமாவே கொண்டுட்டு வந்துட்டாங்க ஆப் மூலமாவே கொண்டுட்டு வந்துட்டாங்க TNSED அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் அதுல வந்து காலையும்

அடுத்து வந்து அவங்க மதிய உணவு சாப்பிட்டாங்களா எத்தனைபேர் சாப்பிட்டாங்க எத்தனைபேர் இன்னைக்கு வரல எத்தனை முட்டை மீந்தது அந்த மாதிரியான எல்லா டீடெய்ல்ஸும் அவங்க வந்து அதுல பதிவு பண்ணனும் அடுத்து அவங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன ஒர்க் குடுத்தீங்க என்னென்ன ஹேண்ட் ஒர்க் குடுத்தீங்க என்னென்ன ரிட்டன் ஒர்க் குடுத்தீங்க என்னென்ன ப்ராக்டீஸ் குடுத்தீங்க என்னென்ன பிராஜெக்ட் குடுத்தீங்க இப்படி ஐந்து விதமான அஹ் பதிவுகளை அவங்க குடுக்கணும் ஒரு ஆசிரியர் அவங்க வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு குடுக்கவே குறைஞ்சது பத்து பதினைந்து நிமிஷம் ஆகும் அப்போ எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை மாணவர்களுக்கும் அவங்க குடுத்தாகணும் அப்படி இருக்கும்போது அவங்க ஸ்கூல்ல வெளில போனாலும் இந்த வேலைய பாக்க முடியாது அப்போ வேற வழி இல்லை அவங்க வந்து பர்சனல் ஒர்க் இருந்தாலும் அவங்க வெளில போகமாட்டாங்க உள்ள இருந்து அந்த வேலைய பாத்துதான் ஆகணும்

இவ்ளோ கண்டிப்பா அரசாங்கம்

அரசாங்கத்தால படிக்கிற ஒரு பள்ளி ஒரு மாணவனை எடுக்க முடியாது ஏன் தனியார் பள்ளியில மட்டும் முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்க இவ்வளவு கண்டிப்போடு இருக்கிற அரசாங்கத்தால ஏன் அந்த மதிப்பெண்ணை குடுக்க முடியலை ஏன் ஒரு நூறு சதவீத ரிசல்ட்டை குடுக்க முடியலை அஹ் கண்டிப்பா மகேஷ் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெற்றோர்கள் ஒரு வகையில பெற்றோர்களும் காரணம்தான் அரசு நம்ம வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூல்லதான படிக்கிறாங்க பிள்ளைங்க இதே பணம் கட்டி அவங்க படிக்க வச்சிருந்தாங்கன்னா தனியார் பள்ளிக்கு அவங்க வந்து லீவ் போட அலோ பண்ணமாட்டாங்க ஏய் உங்க அப்பா மாசம் இவ்வளவு பணம் கட்டுறார்டா நீ ஸ்கூல்க்கு எல்லாம் லீவ் போடாத நீ போ பங்சனுக்கு நாங்க மட்டும் போயிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லி அலவ் பண்ண மாட்டாங்க ஆனா கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா நம்ம ஸ்கூல்தான நீ எப்பன்னாலும் போயிக்கலாம் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்லதான படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்த்து நாலு நாள் லீவா சரி நீயும் வா நாலு நாளைக்குன்னு கூட்டிட்டு போயிடுவாங்க பெற்றோர்கள் ஒரு ல அலட்சியப்படுத்தலாம் அந்த மாதிரி பெற்றோர்கள் கூட்டம் வச்சாக்கா எத்தனை பெற்றோர்கள் வர்றார்கள்ன்னா

அப்போ அரசாங்கம் அவங்க வேலைய கரெக்டா பாக்குறாங்க ஆசிரியர்களிடத்துலேயும், பெற்றோர்களிடத்துலேயும்தான் குறை இருக்கு மாணவர்கள் மத்தியிலையும் அரசாங்க இடத்துலையோ எந்த குறையும் இல்ல சரி கமலி நீங்க இந்த கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி நடக்குது அவங்க மேரி பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அஹ் அவங்க வந்து க்ளாஸ் வந்ததுக்கு அப்புறம் வெளில போக முடியாது அவங்களுக்குன்னு ஒரு சாட் லிஸ்ட் இருக்கு இண்டர்வெல்லயும் சரி மதிய உணவுலயும் சரி அந்த இதை வந்து ஃபில் பண்ணனும் அப்படி சொல்லும்போது எனக்கு இத இப்பதான் கேக்குறேன் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு இப்படி ஒண்ணு நடந்தா எப்படி சொல்றது அவங்க ஆர்வத்தோட செய்யலைனாலும் கடமைக்காவது அவங்க வேலையை அவங்க கரெக்டா செய்வாங்க இல்ல அப்படியாவது செய்யணும் அப்படின்னு என்னோட எண்ணத்துல தோணுது ஏன்ன குழந்தைகளுக்கு வந்து கல்வி கண்டிப்பா கெடச்சாகனும் அதனால அவங்கெல்லாம் கரெக்டா அந்த வேலையை செஞ்சாவே பிள்ளைங்க எல்லாம் படிச்சு வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது கண்டிப்பா ஒரு மாணவர் அன்னைக்கு விடுமுறை அப்படின்னாலுமே அவங்க பேரன்ட்ஸ் நம்பர் குடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க தொலைபேசிக்கு மெசேஜ் போகும் குறுஞ்செய்தி போகும்

உடனே கால் பண்ணி இல்லை நான் தான் ஊருக்கு இந்த மாதிரி அழைச்சுட்டு வந்துருக்கேன் இல்லை உடம்புக்கு முடியலை அப்படிங்கிறதை அவங்க இன்பார்ம் பண்ணிருவாங்க இது மாதிரியான இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்-ல அட்டனென்ஸ் பிரசென்ட்-னு போட்டா பிரச்சினை இல்ல ஆப்சென்ட்டுன்னு போட்டா ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் போயிரும் இந்த மாதிரியான எல்லா வசதியுமே அரசாங்கம் செஞ்சு குடுக்குது அதனால கவர்ன்மெண்ட் ஸ்கூல் வந்து வளர்ந்துதான் வருது தனியாருக்கு நிகராங்கிறதைவிட ஒரு படி மேல வந்துக்கிட்டுதான் இருக்கு அதுதான் நான் முன்னாடி நான் முன்னாடி சொன்னமாதிரிதான் ஆமை வேகத்துல போரதுனாலதான் அதோட வளர்ச்சி தெரியமாட்டேங்குது பின்னே ஏன் வந்து மக்கள் வந்து அரசாங்க பள்ளியை நோக்கி செல்ல மாட்டேங்குறாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல இல்லை பழைய படியே இருக்குமோ இன்னும் அவங்களுக்கு அந்த வளர்ச்சி வந்து மக்களுக்கே இன்னும் தெரியல ஏன்னா எனக்கு இப்பதான் தெரியுது அந்த லிஸ்ட் எல்லாம் இருக்குங்கிறதே இதை வந்து மக்களுக்கே தெரியல ஓ நான் அரசாங்க கல்வியும் இவ்வளவு நல்ல கல்வித்திட்டம் எல்லாம் இருக்கு நல்லதா கல்வி கிடைக்குங்கிறது பெற்றோர்க்கு தெரிய வரும்போது அரசாங்கத்துல வந்து சேர்க்கையும் அதிகம் ஆகும் அந்த லிஸ்ட்டை வந்து ஆசிரியர்கள் பொறுப்பா கடமையா செய்யும்போது மாணவர்களுக்கும் நல்ல கல்வி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் ஒரு தனியார் பள்ளியில மாணவர்களை சேர்க்கும்போது மகேஷ் அவங்க பேரன்ஸ் அஹ் பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா

இது எல்லாமே ஆராய்ச்சி பண்றாங்க அதே மாதிரி அரசாங்க பள்ளியிலேயும் ஏன் அவங்க எந்த ஆராய்ச்சியுமே பண்ண மாட்டேங்குறாங்க ஏன் போய் பாக்க மாட்டேங்குறாங்க பாத்தா கண்டிப்பா அவங்களுக்கு அதோட அதுல உள்ள எல்லா பலன்களும் உங்களுக்கு புலனாகும் அஹ் சரி நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் மேரிம்மா சொன்னமாதிரி இப்போ வந்துட்டு எதுக்கு தனியார் பள்ளியை தேடி போறாங்க பெற்றோர்கள் அதாவது ஒரு அரசாங்கத்துல ஏதாச்சும் சரியா இருந்தா யாருமே தனியார் பள்ளியை தேடி போகமாட்டாங்க ஆனா அரசாங்கத்துலயே இத்தனை இருக்குது மதிப்பெண் பட்டியல் வெளியிடுறாங்க ஒரு பொதுத்தேர்வு முடிஞ்சு மாதத்துல பட்டியல் வெளியிடுறது தப்பு அந்த பிரைவேட் அதாவது தனியார் பள்ளியோட மதிப்பெண் பட்டியல் மட்டும் எப்போதுமே நூறு சதவீதம் மாட்டும் இருக்குது ஆனா ஒரு அரசாங்க பள்ளியோட சதவீதம் வெறும் எழுபத்தி எட்டு எண்பது அந்த ஒரு அஹ் வெளியிடத்துல மட்டும்தான் அந்த சதவீதம் வருது அப்போ இது அரசாங்க பள்ளியில படிக்கிறவங்க இருபது சதவீதம் பேர் தேர்ச்சி பெறமாட்டேங்கிறாங்க

அதுதான் பெற்றோர்களோட ஒத்துழைப்பு இல்ல மக்களோட ஒத்துழைப்பு இல்ல ஒரு கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அப்படின்னா அந்த பள்ளிகூடத்துல படிக்கிற மாணவர்களோட பெற்றோரும் சரி அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற ஊர் மக்களையும் சரி ரெண்டுபேருமே என்ன பண்ணனும்னா அவங்க வந்து அந்த பள்ளிகூடத்துக்கு ஒத்துழைப்பு தரனும் அவங்க அந்த ஒத்துழைப்பை தரலை அப்படின்னா நீங்க என்னதான் ஒருகை ஓசை எழுப்பாது எல்லாரும் சேர்ந்து தட்டினாதான் அந்த ஓசை வேகமா கேக்கும் ஆனா எல்லாமே தட்டனும் நம்ம ஒத்தை கையால தட்டிகிட்டே இருந்தா வெறும் காத்துதான் வரும் அதான் ஒத்துழைப்பு இல்ல பெற்றோர்கள் வந்து அந்த அலட்சியம்தான் கவரண்மென்ட் ஸ்கூல் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ங்கிற அதே மைண்ட்செட்ல இருக்காங்க அவங்க பழைய நினைப்புல அப்போ பாத்த ஸ்கூல் அப்படியேதான் இருக்கும் அப்போ பாத்த ஹாஸ்பிட்டல் அப்படியேதான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட்செட்ல இருக்காங்க அவங்க தனியாரை நோக்கி போற அந்த ஆர்வம் இதுக்குள்ள வரமாட்டேங்குது அரசாங்க பள்ளியும் ஒரு விசிட் பாப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரமாட்டேங்குது கண்டிப்பா கமலி நீங்க நானும் கண்டிப்பா இப்போ அவங்க சொன்னங்க இல்ல அரசாங்கம் வந்து பழையபடிதான் இருக்குங்கும்போது எனக்கு ஒரு இது நியாபகம் வருது மருத்துவமனை அரசு மருத்துவமனை